இது ஒரு பாய்ஸ் காலேஜ் கிளாஸ்ரூம் .

இது குன்னூர்ல பேஸ் பண்ணி ஒரு பிளேஸ் .

வாசல்ல ஒரு ஒயிட் கலர் கார் நிக்கிது.

காந்தி நகர்னு எழுதிய ஒரு பஸ் போய்கிட்ருக்கு.

இது ஒரு கோல்டு ஜுவல்லரி ஷோரூம் .

இது ஒரு பிஸியான தீம் பார்க் செட்டப் ஒட பிளேஸ் .

கொஞ்சோ தள்ளி இன்னொரு கஸ்டமரு வெயிட் பண்ணிட்ருக்காங்க.

இது ஒரு அவுட்டர் ஏரியாவோட ஃபோட்டோ .

டோரோட கலர் வொய்ட்லருக்கு அண்ட் அது லாக்காருக்கு .

வாசல்ல ரெண்டு கார்ஸ் பாக் பண்ணிருக்காங்க.

எல்லா சப்ஜெக்ட்டுகான கைட்ஸ்ஸு புக்ஸ்ஸு இங்க டிஸ்ப்ளே பன்னிருக்காங்க.

வாட்டர் சப்ளைகுண்டான மோட்டார் அண்ட் பைப் செட்டப்பும் வச்சிருக்காங்க.

ஒரு எல்_இ_டி டி_வியும் அங்க ரூம்ல இருக்கு.